அதுக்கு இந்த பக்கம் பச்ச பசேல்னு இருக்குது.

இது லெப்ட் சைடு ஜன்னலு கிழ ஒரு சேர் இருக்கு அப்ரோ கிட்ட கல்லு மாரி ஒன்னு இருக்கு.

கீழ ப்ளோர் வந்து சிவொப்பு கலர் மாறி போட்டு அதுல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இது ஒரு கோயில் போல இருக்குது இந்த கோயில்லே லே ரைட் சைடுல மேலெ ஒரு மணி தொங்க விட்டிருக்காங்க.

அந்த காம்பவுண்டு மேல அங்கனனே லைட் எல்லா வச்சிருக்காங்க.

இந்த வீட்ல நெறய கலர் எல்லா குடுத்துருக்காவ மேல செவப்பு கலரும் கருப்பு கலரும் காம்பினேஷன்ல செ எ இதெல்லா குடுத்திருக்காவ.

இன்ன ஒரு மூணு பேரல் இருக்கு.

இந்த க்ரில் கேட்ல ரெண்டு அட்வெர்ட்டிஸ்மென்ட் போர்டு ஓடிருக்காங்க.

இந்த கிரில் கேட்டுக்கு மின்னெ ஒரு தெரு லைட்டு மாதிரி ஒரு லைட் வச்சிருக்காவ.

அஅஅ இப்ப வந்து லேப்டாப் பக்கத்துல மவுசு எல்லா இருக்குது இந்த லேப்டாப் வந்து அந்த டேபிளுக்கு மேல இருக்கு.

இது ஒரு கடை போல இருக்கு.

பச்சை கலர்ல இருக்குது அந்த பச்சை கலரு அந்த லெட்டரெ சுத்தி வெள்ளை கலர் லைட்டெல்லா வச்சிருக்காவெ.

அடுத்த அளவு ஒரு பச்சை கலர் மாதிரி போட்டது ஏதோ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஏதோ இதுல ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரிபட்டது.

நாம வால்ல தொங்க போட்ருக்கிற கிளாக் எல்லாம் லெப்ட் சைடுல மேல தொங்க வச்சிருக்காங்க.

இதிலெ நறைய கம்பெனி கண்ணாடி வாட்ச்சுங்கலா இருக்கு கண்ணாடிக்குள்ள.

கீழ காய்கறி வகைகள் வச்சிருக்காங்க அதுக்கு கீழயும் காய்கறி வச்சிருக்காங்க.

ஒரு ஆளு வெள்ள கலர் சட்டை போட்டுட்டு சேர்க்கு மேல ஏரி இருக்காரு மின்ன நிறைய வாழ கொலையெல்லாம் தொங்கவிட்டு இருக்காவ.

அந்த ஆட்டோ பக்கத்துல ஒரு மூணு பேரு நிக்கிறாங்க.

ரைட் சைட் ல ஒரு அம்ம் அம்புலன்ஸ் மாரிட்டு ஒரு கார் நிக்கிது அது எதொ போன் நம்பர் ல எழுந்திருக்கும்.

அதுக்கு இந்த பக்கத்துல ஒரு பிரிண்டர் மெஷின் இருக்கு.

இத நிறைய லைட்ஸ் நின்னு தொங்கவிட்டு இருக்காங்க நிறைய டெக்கரேஷனும் பண்ணியிருக்காங்க.

இதுல ஒரு பாக்ஸ் வெள்ளை கலர்லயும் ஒரு பாக்ஸ் மஞ்ச கலர்ல இன்னொரு பாக்ஸ் செவப்பு கலர்லயும் இருக்குது.